Money இது வந்து நீங்க Pay பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் அதுதான் என்ன சொல்றேன நீங்க வந்துட்டு உங்களுக்கு போய் இத இந்த இது ஓட Rules வந்து அப்படின நீங்க தான் உங்களுக்கு HealthHealth insurance எடுத்திங்கன நீங்க நீங்க இதை உங்களுக்கு மட்டும் தான் Sir இது வந்து பயன்படத்தக்கது Okay களா Sir இப்போ இதில வந்து நிறைய Types of நமக்கு வந்து நிறைய Plans இருக்கு Sir இப்போ உங்களுக்கு எடுக்கலாம் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு எடுக்கலாம் இது வந்து எப்படின Children க்கு இப்போ Children க்கு நிறைய அதில மட்டும் தான் அவ Parents க்கு வந்து Nominee யாக வேணும் ன போட்டுக்கலாம் SirChildrens க்கு மட்டும் தான் இது வந்து AllowedChildrens க்கு நீங்க எடுக்குறதா இருந்தா Parents அ Nominee யா போட்டுக்கலாம் மத்தபடி நீங்க பெரியவங்களுக்கு எடுக்குறதா இருந்தா நீங்க யாரையுமே நீங்க வந்து Nominee யா போடா முடியாது சரிங்களா sir

அஹ் Okay Sir Okay இப்போ நீங்க எந்த விதமான Plan Sir நீங்க Expect பண்றிங்களா இப்போ நீங்க Weekly Plan Expect பண்றிங்களா Monthly plan expect பண்றிங்களா Or நீங்க Yearly plan expect பண்றிங்களா Sir Sir இது எந்த Health Insurance Plan லையுமே Day Wise plan அவங்க தரமாட்டாங்க Only yearly யா இருக்கும் இல்ல monthly யா இருக்கும் sir உங்களுக்கு எந்த மாதிரி Plan Sir உங்களுக்கு நீங்க விரும்புறீங்க SirCost Of the Insurance வந்து நீங்க எடுக்குறத பொறுத்து இருக்கு Sir நீங்க எவ்வளவு Insurance amount எடுக்குறிங்களோ அதுக்கு தக்குன தான் Sir Cost of the insurance வந்து இருக்குது Sir Two அஹ் Two lakhs வர நீங்க எடுத்துக்கலாம் Sir அதுக்கு மேல Claim பண்ணலாம் Sir அது எப்படின First நீங்க ஒரு Set of நீங்க எடுத்து முடுச்சதுக்கு அப்புறம் தான் Sir உங்களோட அடுத்த Insurance வந்து இதவிட கூட கூடுதல் Amount வந்து நீங்க Claim பண்ணிக்கலாம் Sir அஹ் என்ன எது Sir எத்தன மாசம் வரும் னு நீங்க கேக்குறிங்க அஹ் Sir நீங்க கேட்குறது Correct தான் இப்போ என்னனு சொல்றிங்கனா இப்போ Two lakhs insurance plan எடுக்குறிங்கனு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க அதுக்கு வந்து Monthly வந்து ஐநூறு ரூபா வந்து Pay பண்ண போறிங்க அது நீங்க மொத்தமா Pay பண்ணி இது Over ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்து Insurance பத்தி நம்ம வந்து பேச முடியும் சரிங்களா Sir இல்ல Sir நீங்க two yearsTwo Years க்கு மொத்தமா கட்டலாம் னு எந்த விதத்துல Sir நீங்க கேட்குறிங்க இல்ல Sir நீங்க மொத்தமாலாம் கட்ட முடியாது Sir ஆமாம் Sir நீங்க பாதி பாதியா வேண நீங்க கட்டலாம் But நீங்க எந்த எந்த Health insurance பொருத்த வரைக்கும் நீங்க மொத்தமாக எதுவுமே Pay பண்ணி Over பண்ண முடியாது எல்லாமே நீங்க Off Off ஆ தான் கட்டி முடிக்கிற மாரி இருக்கும் Sir Sir அப்போ நீங்க So எந்த Plan Sir Expect பண்றீங்க Yearly Plan உங்களுக்கு வேணுமா Monthly plan வேணுமா அதுக்கு தக்குன நம்மல்ட Plans இருக்கு அதுக்கு தக்குன நா உங்களுக்கு Explain பண்ணுவேன் Sir Sir Yearly Plan ன இப்போ Yearly Plan பார்த்திங்கன இப்போ Two Lakhs Amount நீங்க எடுக்குறிங்க னு வச்சுகோங்களேன் அப்போ நீங்க two Lakhs Amount Sanction பண்ணி எடுக்குறிங்கான அது வந்து Yearly யாக அப்படின நீங்க Six Month க்கு ஒரு வாட்டி நீங்க Pay பண்ற மாரி இருக்கும் சரிங்களா நீங்க வந்து Monthly Pay பண்ண வேண்டாம் Six Month க்கு ஒரு வாட்டி நீங்க Pay பண்ணறமாரி இருக்கும் அதேமாரி இப்போ நம்ம Yearly Plan எடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் Tough ஆ இருக்கும் Sir Because எப்படின நீங்க Monthly ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு வைத்து Pay பண்றதா இருந்தா For ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு எவ்வளவு வரும் ஆறு வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு அஹ் மாசத்துக்கு எவ்வளோ வருமோ நீங்க அதை வைச்சு Pay பண்ண வேண்டும் Sir சரிங்களா அதுனால் தான் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றேன் என்றால் அஹ் இது Monthly Plan தான் உங்களுக்கு வந்து Comfortable லாக இருக்கும் Sir இப்பொழுது நீங்கள் வந்து செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் ஐநூறு ரூபாய் வைத்து Pay பன்னுகின்ற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட அது வந்து உங்களுக்கு கிட்ட தட்ட கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் Easy யா இருக்கும் Easy யா இருக்கும் Sir அது கிட்டத்தட்ட உங்களுக்கு Easy யா இருக்கும் Sir அது உங்களுக்கு நீங்க இந்த Plan Comfortable லோ நீங்க அந்த Plan வைச்சு நீங்க வந்து எடுத்துக்கோங்க Sir Sir இந்த Health Insurance பொருத்த வரைக்கும் நீங்க வந்து Online ல தான் நீங்க வந்து Pay பண்ணனும் ஏன்ன வந்து நீங்க வந்து நேரில் வந்து பார்க்கின்ற மாதிரி இருக்காது Sir அதுனால இப்போ நீங்க உங்க Registration பார்த்திங்கனா அதுவும் Online ல தான் இருக்கும் நீங்க Amount Pay பண்ணுவது எப்படின நீங்க Online தான் SirPay பண்ணிக்கனும் Monthly Monthly ஒரு Five Hundred ஒரு Monthly monthly Five hundred நீங்க Pay பண்ணிறனும் Sir சரிங்களா இப்போ வந்து நான் உங்கள இதைப்பத்தி சொல்லனும் இப்போ நீங்க இந்த Entrance Plan எடுத்துக்கிட்டிங்கனா என்றால் உங்களுக்கு வந்து Medical ஓட Medical ஒரு Card வந்து உங்களுக்கு தருவாங்க Sir அது அதில தான் நீங்க வந்து Use பண்ணிக்க முடியாம் நீங்க One Time Use அஹ் எப்படின வந்து அதை வைத்து யாருக்குமே Use பண்ண முடியாது இப்போ உங்க Name ல அது இருக்கு ன உங்க Name ல மட்டும் தான் Use பண்ண முடியும் அது வேற யார் Name ளையும் Use பண்ண முடியாது ஆனா இது வந்து எல்லா Hospitals லையுமே இது வந்து நமக்கு Approved இப்போ சில Hospitals வந்து ஒரு சில Hospitals ல அவங்க அவங்க இப்போ Government Approved ன Government Hospitals மட்டும் தான் அத வந்து இது பண்ணுவாங்க But இது வந்து அப்படி கிடையாது நீங்க Private hospitals ளையும் நீங்கள் Use பண்ணிக்கலாம் But ஏன்னனா அந்த Card ல யாரோட Name வந்து Register ஆயிருக்கோ அந்த அவங்க மட்டும் தான் Sir இத பயனுச்சுக்க முடியும் நான் வந்து உங்கள்ட வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் Sir நீங்க என்ன Work பண்றிங்க அஹ் Okay Sir உங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அஹ் Okay Sir Okay நான் எதுக்கு உங்களோட Qualification எதுக்கு உங்களோட இது கேட்டேன் ன Because வந்து நல்ல Paid Job அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன நாங்க Insurance வந்து அவங்களுக்கு வந்து நாங்க குடுக்க மாட்டோம் Sir Okay ங்கலா இப்போ வந்து Poor People அந்த மாதிரிக்கு மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து Insurance Plan கொடுக்குறோம் நீங்க இங்க வரும் போது நிறைய Certificate லாம் Submit பண்ண வேண்டியது இருக்கும் Sir Income Certificate ரொம்ப ரொம்ப Must Sir Income Certificate நீங்க கொண்டு வந்துடுங்க plus வந்து உங்களோட Aadhar Card உங்களோட Pan Cardsir எல்லாமே கொண்டு வந்து இங்க Submit பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு Plan வந்து நம்ம வந்து Money உம் உங்களுக்கு வந்து transaction ஆகும் Sir Okay ங்களா வேறு எந்த விதமான Doubt எதாச்சு இருக்க Sir நீங்க எதாச்சு queries இருந்த நீங்க சொல்லாம் sir நா Explain பண்ண Ready யா இருக்கேன் No Sir ஆகாது Sir இப்போ எப்படின இன்னிக்கு நீங்க Health Insurance எடுத்துட்டிங்கனா அது வந்து இது ஆகுறதுக்கு Ten To Fifteen Days கண்டிப்பா எடுக்கும் Sir Okay ங்கள Sir Ten To Fifteen Days க்கு அப்புறம் தான் Plan வந்து இது ஆகும் இன்னிக்கு நீங்க எடுத்தவுடனே நமக்கு நாளைக்கே அது வந்து ஆகாது SirI am Sorry Sir ஆமா Sir கண்டிப்பா Sir பதினஞ்சு நாள் இது ஆச்சுன கண்டிப்பா அது வந்த உம் இது ஆகும் Sir கண்டிப்பா Sir அஹ் Sir அது வந்து எப்படின இந்த Plan வந்து எப்படின இப்போ நீங்க உங்களுக்கு Operation அந்த மாரிலாம் இருக்குல Siroperation அந்த மாரி இதுக்கு மட்டும் தான் இந்த Health Insurance இது பண்ணிக்க முடியும் அதே மாதிரி Accident Accident Operation அந்த மாரி இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் Sir நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல Sir AC Room Non AC Room அதுக்கும் அதையும் பார்த்து தான் Sir Insurance இது பண்ணுவாங்க இப்போ AC Room தான் வேன்னும்ன அதில இப்போ நாற்பதாயிரம் இருக்கு னு சொல்லிட்டுன அதுல வந்து நீங்க வந்து four twenty thousand நீங்க வந்து உங்க கையில் இருந்து pay பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா so according to that தான் இருக்கு sir okay ங்கள Sir Sir நீங்க கேக்குறது சரி தான் Sir இப்போ என்னனு பாத் துகிட்டிங்கனா நிறைய Hospitals வந்து இப்போ Corona வந்ததுனால நிறைய Health Insurance Plan வந்து நிறைய Hospitals ல வந்து Applicable லா இல்ல But இங்க எப்படின வந்து இந்த HealthCorona நாள நிறைய குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு சரிங்களா அப்போ Money கஷ்டம் உங்களுக்கு அப்போ Problem Money ProblemOver வே இருந்துச்சு So அதனால் இப்போ இங்கே நாங்க இங்க Health Insurance Plan என்ன வந்து ஏது எடுத்துஇட்டோம் ன

இந்த Plan வந்துட்டு Applicable ஆ இருக்கனும் Corona வால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த Plan வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதுநாள சொல்லிட்டு Corona வரும் போதே நாங்க வந்து என்ன பண்ணிடோம்ன இந்த Plan ன நாங்க Introduce பண்ணி நிறைய பேர் இந்த Plan ன எடுத்துருக்காங்க Sir நிறைய பேர் இப்போ அந்த Plan ன எடுத்து இப்போ அவங்க Health Condition நல்ல இருக்கு இப்ப நல்ல ஆரோக்கியமா அவங்க இருக்காங்க Sir சரிங்களா சொல்ல இதுக்குமே நாங்க வந்து Applicable தான் Sir Corona இப்ப வந்த Period அந்த காலபேரு காலகட்டத்திலுமே இந்த இது வந்து நாங்க கொண்டு வந்துவிட்டோம் sir சரிங்களா Sir வந்துட்டு அதுக்கு எல்லாம் நாங்க வந்து காசு வாங்கு அதுக்கெல்லாம் நாங்க இது பண்றதில்ல Sir Because ஏன்ன இப்போ நீங்க Corona ல affect ஆகிருக்கிங்க அதற்காக நீங்க Health Insurance போடுறிங்க ஏன்ன உங்க Family ல ஒரு person affect ஆகியிருக்காங்க அதுக்காக நீங்க Health Insurance போடுறிங்க அப்படின அதுக்கு மட்டும் வேண நம்ம தனியா Extra Amount Credit பண்ணிக்கலாம் Sir எப்படின இப்போ Three Lakhs Amount வர நம்ம வந்து இது கொடுக்கலாம் But இங்க Normal Health Insurance அப்படி அந்த மாதிரி எடுக்குறதா இருந்தா

அப்படின மட்டும் தான் நாங்க வந்துட்டு அஹ் நாங்க Extra One Lakh கூட சேர்த்து Three Lakhs ஆ இது பண்றோம் Sir இல்ல Sir நீங்க வந்து Corona அஹ் Corona இந்த Scheme மும் அந்த Scheme மும் போட ஆஹ் அந்த Scheme மும் நீங்க வந்து போடா முடியாது ஏன்ன நீங்க போட்டா ஒரே ஒரு Scheme தான் போடமுடியும் Sir உங்கட்ட ஒரு Question கேட்டுக்குறேன் Sir உங்க Family ல யாராசு Corona வால affect ஆகியிருக்கிங்களா அஹ் சரி sir அப்போ இறந்துட்டாங்க Sir அதற்கு அப்புறம் நம்ம Health Insurance போடமுடியாத sir இப்போ யாராச்சு affect ஆகி Recovery ஆகி வெளிய வந்து இருந்தாங்கன கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு வந்து Health Insurance Plan ல வந்து நீங்க Normal நீங்க போட்டுக்கலாம் Sir நீங்க Normal Plan இருக்கு இல்லயா நீங்க அது நீங்க போட்டுக்கலாம் Sir சரிங்களா Corona இது வந்து நம்ம போடமுடியாது Sir சரி sir கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லி உங்களுக்கு வந்து Okay ன உங்களோட WhatsApp Number க்கு நாங்க வந்து ஒரு Online Registration அனுப்புவோம் நீங்க அது மூலமா போய் அந்த Link ல Share பண்ணி அந்த Link குள்ள போய் நீங்க வந்து எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் SirPlus வந்து நீங்க ஒரு நாள் இது பண்ணும் போது உங்களோட இதில வந்து நீங்க Income Certificate முத நீங்க வந்து Upload பண்ற மாரி இருக்கும் Income Certificate plus Aadhar card மட்டும் Upload பண்ற மாரி இருக்கும் Sir நீங்க அத மட்டும் upload பண்ணுங்க அதுக்குக்பெறவு Details வந்து நம்ம பார்த்துக்கலாம் Sir சரிகளா அதுக்கு அப்புறம் அதில வந்துட்டு என்ன என்ன Plans னு சொல்லிட்டு கீழ கொடுத்திருப்பாங்க அதில உங்களுக்கு என்ன Plans வருமோ அந்த Plan அ நீங்க Click பண்ணி அதை நீங்க கொடுத்துக்கோங்க நீங்க வந்து இந்த மூணு price ல வந்து எல்ல plans க்குமே கட்டப்போவது Five Hundred Amount தான் Corona Corona இருந்தா மட்டும் தான் அதுக்கு நீங்க வந்து கம்மிய கட்ட போறிங்க Sir சரிங்களா உங்களுக்கு வந்து எந்த Plan வருமோ அந்த Plan அ நீங்க வந்து எடுத்துக்கலாம் Sir Online Registration நீங்க பண்ணுங்க அதுக்கு அப்பறம் நீங்க வந்துவிட்டு இது பண்ணலாம் Sir நீங்க Initial Amount எதுமே Pay பண்ண வேண்டாம் Sir

hello சொல்லுங்க sir airtel dish ல இருந்து பேசறோம்.

ஆஹ் okay என்ன pack போட்டிருந்தீங்க?

என்ன sir issues இதுல? அஹ் சொல்லுங்க sir என்னா மாதிரி channel sir அதுல வருது?

சரி sir. அத remove பண்ணிரலாம் sir. அத remove பண்ணிரலாம் ஒன்னும் பிரச்சினை இல்ல

ஓ அப்படியா

ஆம sir ஆமா sir correct தா sir ஓ சரி sir. நீங்க என்னென்ன channel வேணானு மட்டும் சொல்லுங்க sir. அதெல்லாம் remove பண்ணிரலாம் sir. இது வந்து total லா நீங்க pack போடும்போது அதுல இத்தன channel ன்றப்போ எல்லாமே கலந்துதா sir இருக்கும். அதனால இந்தந்த channel அப்படீங்கறதெல்லாம் இருக்காது

ஆஹ் ஆமா sir இப்போ உள்ள கொழந்தைங்கலாம் அப்டிதா இருக்காங்க ரொம்ப advanced ஆ இருக்காங்க சரி sir. நீங்க அதைய note பண்ணிட்டு என்னென்ன channel னு சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம remove பண்ணிரலாம் அப்படியா sir? சரி sir சரி sir

நான்லாம் பார்க்க மாட்டேன் sir. எனக்கு இங்க work லயும் time இல்ல sir நா இந்த channel லாம் எங்க sir பாக்கறது

sir அது வந்து அந்த pack ல மொத்தமா இருக்கு sir சின்ன கொழந்தைங்களுக்கு. அவங்க இந்த cartoon chanels தா sir பாக்கனும். ஆனா இப்போ உள்ள குழந்தைங்கலாம்

சரி sir. நா இதோ இப்போ cut பண்ணிரலாம் sir. அந்த channel லாம் cut பண்ணிடறேன் ஆஹ் நா number சொல்றேன் sir note பண்ணிக்கோங்க. ஆஹ் சொல்றேன் sir

sir number சொல்றேன் note பண்ணிக்கோங்க sir nine zero eight seven four six seven two zero two sir உம் ஆமா sir நீங்க இதுல whatsapp ல எனக்கு அனுப்பி விடுங்க sir எந்தெந்த channels லாம் remove பண்ணனும்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க

உம் சொல்லுங்க sir நா note பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அதுக்கு அடுத்து

ஆஹ் six three eight two உம் ok ஆஹ் ok உம் ok sir. நா இதுக்கு அனுப்பிவிடுறேன் sir அந்த list எல்லாம் ஆ கம்மி பண்ணுவோம் sir. கம்மி பண்ணுவோம். அதவிட advance ஆ நெறைய offers மே போடுவாங்க.

ஆஹ் இருக்கு sir இருக்கு sir. ஆஹ் இருக்கு sir அப்படியா sir? அதெல்லாம் வரும் sir சரி sir. இனிமேல் பாருங்க sir recharge பண்ணிட்டு இனிமேல் பாருங்க ஓ அப்டினா நீங்க அதிகமா அந்த channel தா sir பாக்குறீங்களா?

அதா sir நீங்க அப்பாவே பாக்கும்போது உங்க பசங்களும் அதா sir பாப்பாங்க

ஆ இல்ல sir உடனே half an hour குள்ள update பண்றேன் sir பண்றேன் sir தோ உடனே update பண்றேன் sir இருங்க sir

thousand five hundred குள்ளயும் வரும் sir அத விட அதிகமாவும் வரும். channels இன்னும் அதிகம் பண்ணுவாங்க. இப்போ இருநூத்தி அம்பது channel அப்படி இருந்துச்சுனா இன்னும் அதவிட extra ஒரு thousand pay பண்ணிங்கனா அது

ஆஹ் அது recharge பண்ணா அதுலாம் கண்டிப்பா வரும் sir

ஆ இந்தா அனுப்பறேன் sir தோ உடனே அனுப்பறேன் sir. உங்க name என்ன sir சொன்னீங்க?

ஆஹ் சரி sir. தோ அனுப்பிவிடறேன் sir. அப்படியே line லயே இருங்க sir. அனுப்பிவிடறேன். ஆஹ் அனுப்பிட்டேன் வந்துருச்சானு கொஞ்சம் check பண்ணுங்க இல்ல sir சல்மான் கான் தான sir சொன்னீங்க? உங்க name தான sir அது?

சரி sir கண்டிப்பா sir ஆ thank you sir ஆ ok thanks sir கொடுங்க sir star rating எவ்வளவு உங்களுக்கு தோணுதோ அவ்வளவு கொடுங்க sir சரி sir okay sir. thank you sir. thank you sir இருந்துகிட்டே இருக்கு இப்போ doctor என்ன பண்றாருன்னா ஒரு மாத்திர குடுக்குறாரு ஆனா அந்த மாத்திர சும்மா ஒப்புக்கு சப்பாணி மாதிரி அதுல எந்த effect மே இருக்காது பாக்க உண்மையா தெரியும் ஆனா அது உண்மையானது கிடையாது, அந்த மாத்திர தான் placebo மாத்திரை இப்ப அந்த மாத்திரை அவரு எடுத்ததுக்கு அப்பறம் அது டம்மி இருந்தாலுமே அவருக்கு கொஞ்சம் சரியான மாதிரி உணர்வு கிடைக்கும் so இது தான் placebo effect னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்கள குணப்படுத்துறதுக்காக இல்லாத ஒன்ன உண்மையாவே இருக்குற மாதிரி காட்ட குணப்படுத்துறது இத பொய்யான விஷயத்த காட்டி ஏமாத்துறதுனு சொல்ல முடியாது. நீங்க குணமாயிட்டீங்க அப்டிங்குற நம்பிக்கைய பாதிக்கப்பட்டவங்களோட மனசுல வெதச்சு mind அ மாத்துறது தான் placebo effect author doctor ஒரு அறிவியல் விஞ்ஞானி.

அப்படின்னு author சொல்லி இருப்பாரு சரி இப்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குற flamingo அப்படின்னு அழைக்கப்படுற பறவை pink color ல இருக்கிறது பார்த்திருப்போம் ஆனால் அது போறக்குறப்ப flamingo ஓட ரெக்கை payish white ல இருக்குமா அப்போ எப்படி அது pink ஆ மாறி இருக்கும் கேள்விக்கான பதில் ஆ தெரிஞ்சிக்க கடைசி வரை பாருங்க நம்ம நம்பிக்கைக்கு சக்தி வாய்ந்த power இருக்கு இந்த நம்பிக்கை தான் நம்மல இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்குனே சொல்லலாம் இந்த நம்பிக்கைகளா placebo effect மூலமா மாத்துனா நிறைய அற்புதமான உண்மை கதைகள் இந்த book சொல்லப்பட்டு இருக்கு முதல author ஓட சொந்த கதை author cycling பன்னிட்டு இருந்தபோ அவர ஒரு car வந்து இடிச்சிட்து அப்போ முதுகுல சம்ம அடி doctors எல்லாம் இனிமை உங்களால நடக்கவே முடியாது இந்த surgery பண்ண ஏதோ நடக்கறத்து வாய்ப்பு இருக்கு அப்டினு சொல்றாங்க author க்கு ரொம்ப மன வருத்தம் surgery எல்லாம் பண்றதவிட சக்தி பயன்படுத்துனா வேல செய்யுமா அப்டின்னு அதை பயன்படுத்தனும் முடிவு எடுத்த author தன்னுடைய mind use பண்ண ஆரம்பிச்சாரு hospital இருந்து வீட்டுக்கு போயிட்டு தினமும் தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு தன்னோட உடல் குணமாயிட்ட வர மாதிரி அதிகமா கற்பனைகள் செய்ய ஆரம்பிச்சாரு அவர் நெனைச்சா மாதிரியே சரியா பன்னண்டு வாரத்துல அடிபட்டு முதுகு சரியாகி குணமாகி திரும்ப weight தூக்குற அளவுக்கு normal ஆக்கிறாரு mind ஓட power எப்படி வேல செஞ்சு இருக்கு பாருங்க அடுத்தது two thousand two நடந்தது கிட்டதட்ட நூத்தி எண்பது நோயாளிகளுக்கு placebo surgery செய்யப்படுது அதாவது உண்மையான அறுவை சிகிச்சை மாதிரி இருக்கும் ஆன அது உண்மையா கிடையாது இதனால எல்லாருக்கும் மூட்டி கால்கள் குணமாகி இருக்கு அவங்களோட மூட்டி வலியும் காணாம போயிருக்கு எல்லாரும் மாதிரி சாதனமா நடக்கும் ஆரம்பிச்சுக்காங்க உண்மையான surgery செய்யபட்டவங்க விட இந்த placebo surgery செய்யபட்டவங்க தான் சீக்கிரமா குணமாக்க பட்டாங்க எங்கையும் mind ஓட power ரொம்ப அதிகமா வேல செஞ்சு இருக்கு இதையே மாதிரி பொய்யான heart surgery ஒன்னு நடத்தப்படுச்சு உண்மையான heart surgery செய்யபட்ட அறுவதி ஏழு சதவீதம் மக்களுக்கு வலியும் கொறைஞ்சிது மருந்து மாத்திரைகளும் கம்மியாச்சு ஆன எண்பத்தி மூணு சதவீதம் மக்கள் இந்த placebo surgery செஞ்சுட்டுத்தாங்க அவங்களுக்கும் pain ரொம்ப காமியாச்சு மருந்து மாத்திரைகளும் அதிகம் எடுக்கல real surgery விட இந்த placebo surgery சம்மையா work ஆகியிருக்கு சொல்லலாம் so எல்லாமே மனசோட power தான் author சொல்றாரு

இது எல்லாத்துக்குமே நம்ம மனசுயோட நம்ம எண்ணங்களோட தொடர்புயிருக்கு placebo பத்தின நெறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரேயொரு thought மட்டுமே நம்ம உடலோடு நரம்பு மண்டங்களுது தூண்டு விட்டு உடல் ரீதியா பல மாற்றங்கள் கொண்டு வருமா இதனால தான் நம்ம உடலும் மனசும் உணவுர்களும் எண்ணங்களும் ஒருங்கின்று செயல்படுது இந்த book ல இருந்து நம்மால நிறைய விஷியங்கள் கத்துக்க முடியும் number one நம்மாலே ஒரு புதிய reality உருவாக்கினும் நம்மகுள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஆரோக்கியமான ஆள்அ மாறனும்னா நம்ம தான் அத உருவாக்கனும் நம்ம personality எப்படி personal reality உருவாக்குது அப்டின்னா author அந்த book ல பேசி இருப்பாரு இப்ப ஒரு மனுஷன் பணக்காரன் அ இருக்கான் ஆன பணிவா இருக்கான் எல்லாருக்கும் உதவி பன்றான் அப்டின்னா இந்த personality அவனுக்கு எப்படி உருவாக்கி இருக்கும் அவன் என்ன சிந்திக்கிறான் என்ன உன்னருறான் என்ன செயல்கள செய்யறான் இதயெல்லாம் தான் அவனோட personality உருவாகியிருக்கும் அவனோட வாழ்க்கைல அவன் நல்ல personality மனுஷன் அ இருக்கான் அப்டின்னா தன்னசுத்தி இருக்கறவங்க கிட்ட இருந்து எண்ணங்கள் உருவாக்கி அது மூலமா தன்னோட சொந்த personality அ develop பண்ணி இருக்கான் நீங்க ஒரு புது நிஜத்தை உருவாக்கனும் நினைச்சா எதை நீங்க எதைப்பக்குறிங்களோ எந்த மாதிரி இருக்கனும் நினைக்கிறிங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க personality அ மாத்தி அமைச்சிக்கனும் இப்ப நீங்க வாழ் இருந்துட்டு வாழ்க்கை உங்க கடந்த கால எண்ணங்கள் கடந்த கால choices இதயெல்லாம் வச்சி தான் இப்ப நீங்க ஒரு மனுஷங்னா வாழ் இருந்துட்டு இருக்கிங்க இந்த பழைய குப்பைகள் எல்லாம் வெளியேதுனா தான் புது எண்ணங்கள் உருவாக்க முடியும் அப்ப தான் புது மாற்றமும் ஏற்படும் இதை தான் crosing the river of change அப்டின்னு author சொல்றாரு நீங்க ஆறு ஓட கரையில நிக்கிறிங்க இந்த கரையில இருக்க எல்லாமே தான் உங்களோட past இந்த ஆற்று கடந்து இன்னொரு பக்கம் போற அப்பதான் புது வாழ்க்கையும் புது மாற்றமும் உங்களுக்கு கடைக்கும் இன்னும் தெளிவா சொல்லனும்னா செத்து போயிட்டு திரும்ப புது மனுஷனா பொறக்குறதுனே சொல்லலாம் அடுத்த அ உங்க எண்ணங்கள் தான் உடலையும் மாத்தும் doctor epic genetic பத்தி பேசுறாரு அதாவது நம்ம எண்ணங்கள் வச்சும் நம்ம சுற்றுசூழல் வச்சும் DNA லே மாத்த முடியுமா நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உடல் இருக்குற ஒவ்வொரு gene னையும் ஒவ்வொரு வழியில செயல் பட வைக்கும் ரொம்ப கெட்டதா சிந்திக்கிறப்போ அத நம்ம உடலா கெட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் positive அ சிந்திச்சா positive அ வழில gene கள் செயல்படும் ஆரோக்கியமாவும் இருக்கும் so உங்க அடுத்த வர கூடிய தலைமுறையும் நீங்க உருவாக்கின positive gene ஓட செயல் பாட்டூல செயல் படும் நம்ம ஒரு விஷியத்துல இருந்து குணமாக்கனும்னா உடலை இருக்க புது gene களுக்கு நம்ம signal குடுக்கணும் அது புது results நம்மக்கு குடுக்கும் சில மக்களலாம் ஒரே நோய்யால ஜாஸ்தி அவதிபடுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது குணமாகவே செய்யாது ஏன்னா ஒரே gene தான் எண்ணங்கள் வைச்சு நாள் முழுக்க செயல்படுத்துதே இருக்கும் எந்த behaviour உங்கள இந்த நோய்க்கு ஆளாகுது அப்டின்னு கண்டுபிடிச்சு அத மாத்தி அமைக்கனும் அந்த gene அ சாக அடிக்க வேறொரு புது gene க்கு புதுமையான தகவல்ல கொடுக்கனும் மாற்றங்க உருவாக்கறது நீங்க ஆராய்ச்சி பண்ண கூடிய விஷியன்கள் என்னலாம் நா உங்க வாழ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறிங்க அப்டின்னு பாக்குறது ஒரு வேளை உங்க வாழ்க்கை negative அ பாக்கறீங்க பதட்றமாவே இருக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பயமா இருக்கு கோவம் வருது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க உடல குணமாக விடாது உங்கள ஆரோக்கியமா வாழ விடாது so உங்க வாழ்க்கை பத்தி என்ன நினைக்கிறிங்கனு முதல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அடுத்ததா உங்க உடலை பத்தியும் உங்க வாழ்க்கை பத்தியும் உங்க நம்பிக்கை என்ன என்னோட உடல் எவ்ளோ ஆரோக்கியமா தான் இருக்கும் நான் நிம்மதியா தான் இருப்பன் இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நம்ம நம்பிக்கை வலுவாக்கும் நீங்க என்ன உணவுகள் சாப்பிறிங்க பாருங்க அந்த உணவுகள் நல்ல உணவுகளா இருக்கா பாருங்க உங்களுக்கு அது கெட்ட உணவு அ தெரிய்து அப்டின்னா அத மாத்திக்கனும் அடுத்தா நீங்க negative அ இருக்கீங்களா மத்தவங்கள பத்தி புரம் பேசுறிங்களா இதை எல்லாம் பாத்துக்கணும் உங்கள பத்தி இந்த வாழ்க்கை பத்தி இந்த உலகத்தை பத்தி நீங்க என்னயெல்லாம் நினைக்கிறிங்க எதையுமே சிந்திச்சு பாக்கக்கனும் இதை எல்லாம் தான் நம்மள நாமே மாத்திக்கிறது முன்னாடி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

அதுக்கு mental rehearsal ரொம்ப முக்கியம் atleast எல்லாருக்கும் இத பத்தி பல வருஷங்களா தெரிஞ்சி இருக்கும் நீங்க எப்படி இருக்கனும் எப்படி நடந்துக்கனும் எப்படி எல்லாருக்கும் தெரியனும் இத எல்லாம் கற்பனை செய்யறப்போ mental rehearsal பண்றப்போ உங்க மூளையை நீங்க மாத்துறிங்க அர்த்தம் புது நரம்பு மண்டலங்கள் உருவாக்கிறிங்க அர்த்தம் so நீங்க நடக்கனும் ஆசை படுற விஷியம் already நடந்த மாதிரி கற்பனை பண்ணி பாக்கறப்போ already நடந்தா எப்படி சந்தோஷ படுவீங்களோ அதே மாதிரி சந்தோஷ படுறப்போ எது உண்மை எது கற்பனை நம்ம மூளைக்கு தெரியவா போது பாவம் அதுவே பல விஷியங்கள் manage பன்னிட்டு இருக்கு இதுல உண்மை எது பொய் எதுனு CBIinvestigation தான் நம்ம மூளை பன்னாது அப்படி பன்னா நம்ம மூளை இன்னும் tried ஆகிரும் அதுனால கவலையே படாமா imagine பண்ணுங்க எந்த மக்கள் அமைதியா உக்காந்து தியானம் பண்றங்களோ வாழ்க்கை புதுமையாய் imagine பண்றங்களோ அவங்களோட மூளையே ஸ்கேன் பண்ணி பாக்கறப்போ அவங்களோட மூளைல மாற்றங்கள் தெரிய வந்து இருக்கு முன்னாடி இருந்தது விட தியானம் பண்ணது அப்பறம் மூளை ஓட செயல் பாடுகள் மாறி இருக்கு so உண்மையாவே தியானமும் கற்பனையும் மாற்றங்கள் ஏற்படுத்த தான் செய்து அப்போ தினமும் night தூக்கறது முன்னாடியும் காலைல சீக்கிரம் எஞ்சிரத்தை அபாரமும் தியானம் பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க கொஞ்சம் நாட்களிலே வித்தியாசமான மனிஷ மாதிரி நீங்க உன்னர ஆரம்பிப்பிங்கிங்க பணக்காரன் ஆகனும்னா அதே சூழ்நிலை நிஜத்துல உருவாக்கி அனுபக்கினும் அவசியம் இல்லை உங்க mind ஓட power அ வச்சி கற்பனை பண்ணி அதுல நிலையா இருந்தாலே போதும் ஆசை பட்ட விஷியம் already நடந்தா எப்படி உணர்வு அதே உணர்வோடு அதே நம்பிக்கையோடு இருக்குற அப்ப உங்க மூளை ஓட frequency change ஆகும் எதிர் காலத்தில இப்படிலாம் இருக்கனும் நீங்க ஆசைப்படுற விஷியன்கள் இப்பவே நிஜமா மாறிடும் அதாவது உங்க future அ present ல பாப்பிங்க so காலைல எஞ்சித்ததும் உங்க நாள்ல தியனோடையும் கற்பனைனோடையும் ஆரம்பிங்க மாற்றத்தை கொண்டாடுங்கள் அடுத்ததா generate emotions சும்மா நினைக்க மட்டும் செய்யாமல் அத feel பண்ணனும் வைரமுத்து கவிதை எப்பிடி உருகி உருகி உன்னது எழுதிப்பாரோ அதே மாதிரி நம்ம சிந்தனைகல நல்ல feel பண்ணனும் மனுஷனோட உடலை ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்வு எது தெரியுமா நன்றி உணர்வு தான் நம்ம எதிர் காலம் இப்படியெல்லாம் இருக்கனும் நினைக்கறோம் அந்த வீசியதை நினைச்சு ரொம்ப நன்றி உணர்வவோடு இருக்க போ நம்மளால சக்தி வாய்ந்த மாற்றங்கள் உருவாக்க முடியும் நம்ம எண்ணங்கள் மட்டும் உடலையும் மூளையும் மாற்றாது நம்ம உணர்வுகளும் சேர்த்து தான் மாட்டும் நா பணக்காரனை ஆகணும் எப்பவும் சிந்திக்க தான் செய்யறன் ஆன என்னக்கு எதுவுமே நடந்த மாறி இல்லையே அப்படி நிறையா complaints வரும் உண்மை என்னனா அந்த உணர்வுகள நம்ம உணராமலே இருந்து இருப்போம் ஒரு வேலை இப்படி ஆயிடுமோ அப்படினு சிந்தனை வரும் ஒரு விஷியத்தை உணந்து பண்றப்போ negative சிந்தனைகளும் நடக்குமா நடக்காத அப்டின்னு ஒரு குழப்பம் வரவும் செய்யாது நம்மக்கு கிடைச்சி இருக்க முக்கியமான key என்னனா positive எண்ணங்களோடு உணர்வுகள் நினைக்கறப்போ உண்மையான ஏற்படும் சீக்கிரம் குணமும் ஆகும் அடுத்ததா meditation நம்ம வாழ்க்கைய மாத்தனும்னா நம்ம சிந்தனைகள மாத்தனும் உணர்வுகள மாத்தனும் இத மாத்துனாலே நம்பிக்கைகள் தானா மாரும் இதனால பழக்க வழக்கங்கள் மாரும் கடைசில நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கைகள மாற்றி அமைக்கனும்னா அதுக்கு நம்ம ஆள் மனச access பண்ணனும் ஆள் மனச access பண்ணனும்னா சுயநினைவ கொஞ்சம் தூங்க வைக்கணும் அதாவது மூளையோட normal நிலைய குறைக்கணும் இந்த நிலைகள brain waves அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம mind ல எண்ணங்கள் அதிகம் ஓடுற அப்போ வருத்தங்கள் ஜாஸ்தி இருக்கப்போ அதிகம் plan பண்றப்போ நம்பிக்கை இல்லமா இருக்கப்போ எல்லாம் brain waves ஜாஸ்தி இருக்கும் so வேகமா ஓடிட்டு இருக்க எண்ணங்கள கொஞ்சம் நிறுத்தி brain waves அ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாலே நம்ம ஆள் மனசோட connect ஆகிக்க முடியும் முளையோட நினைவுகள் அதாவது brain waves state என்னனு பாக்கலாம் மொதல beta state இது தான் நம்ம நாள் முழுக்க செயல் படும்னே சொல்லலாம் நம்ம normal அ சிந்திக்கறப்போ வேல பாக்குறப்போலாம் இந்த நிலை தான் வேலை செய்யும் அடுத்ததா alpha state கொஞ்சம் கொழப்பமான சிந்தனைகள் இல்லாம relax ஆகிட்டோம்னு வைங்க அப்ப நம்ம ரொம்ப அமைதியா

இங்க தான் நம்மலுடைய சிந்தனைகள் எல்லாமே கற்பனையா மாரும் planning ல இருந்து ஆழமான நிலைக்கு போய்டுவோம் அப்படியே தூக்கம் சொக்கி இழுக்கும் இங்க தான் நம்ம உள்உணர்வுகள் வளுவாகும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கெடைக்கும் so இந்த நிலைல தான் கற்பனை ஜாஸ்தி பண்ணமுடியும் புது நம்பிக்கைகள் புது எண்ணங்கள இந்த நிலைல தான் விதைக்க முடியும் எப்பவுமே வேல email whatsapp instagram இப்படியே இருந்தா beta state லியே இருபிங்க அதனால இந்த சிந்தனைகள கம்மிபன்னி theta state குள்ள கொஞ்சம் தலைய காட்டிட்டு வாங்க doctor joo எல்லா நாளும் தியானம் பண்ண சொல்றாரு கற்பன பண்ண சொல்றாரு புதுசான ஒரு மனுஷனா உருமாற சொல்றாரு ஆராய்சிகள் என்ன தெரிவிக்குதுன்னா கிட்ட தட்ட depression ல பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர மாத்திரைகளே இல்லாம placebo வச்சே சரி பண்ணிருக்காங்க மாத்திரைகளவிட நா குணமாகிடிருக்கிரன் எனக்கு depression கம்மியாகுது அப்டின்னு நம்பிக்கை வைக்குறப்போவே சீக்கிரம் depression கம்மியாகுது so நம்ம எண்ணங்களையும் நம்பிகையும் இந்த placebo effect மாத்தி நிம்மதியான மனிஷனா நம்மல வாழவைக்குது positive ஆன சிந்தனைகள் தான் ஒரு மனிஷன தான் ஆசை பட்டமாதிரி வாழவைக்கும் negative சிந்தனைகள் அவன இன்னும் மோசம் ஆகும்னு author சொல்றாரு இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னனு பாத்துறலாம் flamingo பறவைகள் போறக்குறப்போ சாம்பல் வெள்ளை நிறத்துல தான் அதோட இறகுகள் இருக்குமாம் ஆனா அதுங்க வாழுற இடத்துல பாசிகல்ல carotenoids அப்டின்னு சொல்லப்படுற chemical தான் pink நிறத்துல flamingo கள மாத்துது அது மட்டுமில்லாம அந்த பாசிகள சாபுட்ற அந்த மீன்கள இந்த flamingo கள் சாப்டுது இதுனால தான் flamingo கள் pink color ல மாறுது அடுத்ததா visualization அதாவது கற்பன பண்றது ஆசப்பட்ட விஷயம் நிஜமா நடக்குற மாதிரி மனசார ஒரு படத்த உருவாக்குறது வெளி உலகத்தவிட பொய் எண்ணங்கள உண்மை ஆக்குறது இந்த visualization தான் கண்கல முடிட்டு என்னெல்லாம் ஆசப்படுரிங்களோ அதெல்லாம் imagine பண்ணுங்க உணர்வு பூர்வமா imagine பண்ணுங்க இதுவே சிறந்த placebo தான் அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நம்ம முன்னாடியே gene கள பத்தி படிச்சோம் அது தான் நம்ம personality அ உருவாக்குதுன்னு சொல்லலாம் nicotinamide mononucleotide இத biohack னு சொல்றாங்க அதாவது இது ஒரு வகையான chemical நம்ம gene கல் on ஆகுறதுக்கும் off ஆகுறதுக்கும் ஒரு switch மாதிரி இந்த chemical செயல்படும் நம்ம gene அ control பண்ணறது மன அழுத்தத்துக்கு response குடுக்கவைக்குறதுக்கு நீண்ட நாள் நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம gene னு இந்த NMN chemical தான் செயல்பட வைக்கும் இது இல்லனா நம்ம gene கல் அப்படியே struck ஆகிடும் on ம் ஆகாது off ம் ஆகாது நமக்கு வயசாகுது அப்டின்னா இது தான் முக்கியமான காரணமா இருக்கும் ஏன்னா gene struck ஆகிட்டா எப்பிடி செய்யல் படும் கண்டிப்பா செய்யல் படாது so இந்த mmn கிருமிகள் தான் அதிகம் வேலை செய்யுது ஜீன்கள பபுதுசா மாத்தி அமைகரப்போ இந்த mmn தான் ஜீன்கள on பண்ணுது வேணான்னு நெனைக்குற ஜீன்களளாம் off பண்ணுது இப்போ c laffidone meditation இத பத்தி author என்ன சொல்றார்னா கொறஞ்சது நாபத்தி அஞ்சில இருந்து அறுவது நிமிடங்கள் வர குறிப்பிட்ட protocalls வச்சி தியானம் பண்றப்போ மாற்றங்கள் ரொம்ப ஆழமா இருக்குமா முதல்ல body scan உடல்ல இருக்குற வெவ்வேறு பகுதிகள கண்கல மூடி நம்மள முழுமையா scan பண்ணி அதுல இருக்குற முழு energy உம் உணரனும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்குற room ல நீங்க முழுமையா உணரனும் இந்த பிரபஞ்சத்துல இருக்குற எல்லாத்தையும் உணரனும் உங்களோட mind அ தெளிவு படுத்தி நீங்க வேற ஒரு உலகத்துல பயணிக்கணும் ego வளாம் சாவடிசிடனும் எதெல்லாம் அது செய்யல் பட வைக்களைய்யோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தியானம் பண்றத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்து தனித்திடனும் புதுவகையான உணர்வுகள நல்லா positive வான உணர்வுகள விதைக்கணும் நன்றி உணர்வு அப்ப தான் better ஆன எதிர்காலம் கிடைக்கும் இப்ப இருக்க present யும் மாறும் இந்த விஷியங்கள் தான் author தண்டோடு u are the book ல பதிவு செஞ்சு இருக்காரு இது வரிக்கும் பத்தாதவச்சு placebo set என்னனா உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும் Hi Hello இன்னிக்கி நம்ம பாக்க போறது என்னன்னா Tamilnadu latest news எல்லாமே பார்க்க போறோம் first news என்னன்னா நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து gift கொடுத்து இருக்காங்க உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயரும்னு சொல்லிட்டு அங்க சுற்றுலா park அமைக்கிறதுக்கான வேலைய start பண்ண போறதா சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஈரோட்ல election போயிட்டு இருக்கு by election தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் பரபரப்பாக அதான் போயிட்டு இருக்கு soMLA களுக்கு already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 இப்போ அதுல என்ன இருக்கு அப்டின்னா ரெட்டையிலையும் சூரியனும் சொல்லிட்டு தி மு க அ தி மு க ரெண்டு கட்சியும் நிலைமை போயிட்டு ருக்கு அதுல வந்து தே மு தி க வந்து அதே ஈரோட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது robo சங்கர் கிளிய கூண்டுல அடக்கி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்ட்டு அவர் வந்து அபராதம் விதிக்கப்பட்டது ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க ஆனா தி மு க கட்சிக்காரங்க வந்து மனிதர்களையே கூண்டில் அடக்கி வைத்துள்ளன தி மு க விட்டு தேர்தல் ஆணையம் என்ன ஆகறது இப்போ அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை இப்போ news ல போயிட்டு இருக்கு